ஆஃபீஸ்க்கு வெளிய மூணு பைக் பார்க் பண்ணிருக்காங்க.

சேருக்கு பக்கத்துல ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு.

ஒரு போட்ல டூரிஸ்ட் ரைடு போக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க.

அங்க நாலு போட் பார்க் பண்ணி வெச்சிருக்காங்க.

இந்த எடத்துல கன்ஸ்டரக்ஷன் வொர்க் நடந்துட்டுருக்கு.

இது அப்துல்லா ஸ்போர்ட்ஸ் ஷாப் ஷாப்க்கு வெளிய கொஞ்சம் பைக் பார்க் பண்ணிருக்காங்க.

வெளிய ரோட்ல மூணு வண்டிங்க போயிட்டுருக்கு.

இது ஒரு லைப்ரரி . அதுல நறைய ரேக்ஸ்ல புக்ஸ் இருக்கு.

வால்ல டி_வி அண்ட் வாட்ச் இருக்கு.

இது சிமெண்ட் காங்கிரட் மிக்ஸர் மெஷின் .

இது ஒரு எண்ட்ரன்ஸ் கொஞ்சோம் பேர் நடந்துட்டு இருக்காங்க.

இதுல நெறைய வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் வெச்சிருக்காங்க.

இது ஒரு ரோட் அந்த ரோடோட ரைட் சைடுல ஒரு கோவில் இருக்கு.

கோவில் சுத்தி நெறைய பாற இருக்கு அதுல கொஞ்சோ ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க.

பில்டிங்க்கு வெளிய கார் நின்னுட்டிருக்கு பில்டிங்க்கு பேக் சைடு நெறைய மரமிருக்கு.

டெம்பிள்க்கு மேல ஒரு கிரீன் கலர் ஃப்ளாக் வச்சிருக்காங்க.

டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்ல வைட் கலர் கெர்டெய்ன் போட்டு இருக்காங்க.

ரெண்டு ஸ்ட்ரீட் லைட் இருக்கு ரோட்ல ஒரு பைக் நின்னுட்டு இருக்கு.

பில்டிங்க்கு பின்னாடி நெறையா மரோ இருக்கு.

அங்க ஒரு கயிறுல நெறைய துணி காஞ்சிட்டு இருக்கு.